தர வந்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கு.

வெளில வந்துட்டு ஒரு சைக்கிள் இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து பிளாக் கலர் கேட் போட்ருக்கு இந்த சைடு பிளாக் கலர் கேட்டு போட்ருக்கு.

அப்றோ அந்த பெயிண்ட் வந்து பிரவுன் கலர்ல இருக்குது.

அதுக்கப்றமேட்டு எல்லோ கலர்ல ஒரு காம்பவுண்ட் செவுரிருக்கு.

இங்க வந்து ஹோட்டல் ஜெய்ஹிந்த் தாபானு ஒன்னு இருக்கு.

அப்றோ ஜெய்ஹிந்த் ஹாட் அண்ட் கூல்னு ஒன்னு இருக்கு.

ஒரு பெரிய ம மரோ இருக்கு.

ம் வாசல்லயே ஒரு அக்கா நின்னுட்ருக்காங்க.

அப்றோ அ முட்டைகல்லா வந்துட்டு ஒரு ஒருதவுங்களா ஏறக்கி வச்சிட்ருக்காங்க அங்க ஒரு சைக்கிள் இருக்கு.

அப்றோ அங்கருக்குற மண்ணுலா சேரா இருக்கு அங்க குட்டி குட்டி புல்லுங்கலா இருக்கு.

ஒரு சில ஹீரோயின்ஸ் பிக்லா சைடுல பெருசா பிளக் கார்டுல வெச்சிருக்காங்க.

இது வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்சு .

அப்ரோ அங்க வால்ல வந்துட்டு பலூன் டை பண்ணிருக்காங்க.

இது வந்துட்டு பாரஸ்ட் டூரிஸ்ட் ஏரியா மாருக்கு.

இது வந்துட்டு ஒரு கிரௌண்ட் மாரி இருக்கு.

எதுற்க ரெண்டு பேர் உக்காஞ்சிட்ருக்காங்க அந்த ஆப்போசிட்ல சில பேர் உக்காஞ்சிட்டுருக்காங்க எல்லாரு மென்ஸ்தா .

இது வந்து ஏர்லி மார்னிங் மாதிரி இருக்கு.

ஒரு பைய வந்துட்டு பிளாக் கலர் டிஷர்ட் போட்ருக்கா.

இது வந் இது வந்துட்டு ஒரு ஜுவல்ரி ஷாப்பு இது வந்து ஸ்ரீ வித்யா ஜுவல்ரி ஷாப்பு .

மேட்டு தூரத்துல வீடுகள்லா தெரியிது மரங்கள்லாம் இருக்கு.

ரூம் சுத்தி செடிகள் மரங்கள் எல்லாமே இருக்கு.

அப்ரோ மூணு பேரும் சேர்ந்து ஒரு சாமி இருக்கு.